இருந்தது வந்து அப்படி ஒரு புகைப்படம் எடுத்து செய்தியில போட்டுருந்தாங்க இது மாதிரி பல சம்பவங்கள் வந்து முன் செய்தியில வந்து போட்டிருந்தாங்க அதுல வந்து விளையாட்டு செய்திகளை பார்த்தீங்கன்னா விராட் கோலி தற்போது வந்து நிறைய ஆஹ் ந~ நிறைய விளையாட்டுப் போட்டிகள்ல வந்து ஆஹ் வெற்றி பெற்று வந்துட்டு இருக்காரு அவர்தான் முன்னிலையில நிக்கிறாரு IPL match க்கு அவர்தான் தலைவரா இருப்பாரு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க விராட் கோலி சச்சின் டெண்டுல்கர் இவங்க எல்லாருமே அஹ் கூடிய விரைவில தலைவரான தலைவர் பகுதிக்கு வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு செய்தில்லா போட்டிருந்தாங்க நமக்கு வந்து விளையாட்டு செய்தி திரை விமர்சனம் செய்தி இந்த மாதிரி செய்தியை பல வகை இருக்கு நான் வந்து முதல்ல விளையாட்டு செய்தி படிபிப்பேன் அதுக்கப்புறம் திரைவிமர்சனம் செய்தி படிப்பேன் எப்பவுமே முதல்ல எடுத்தவுடனே விளையாட்டு செய்தி படிக்கணும் இன்னைக்குறிய விளையாட்டு எப்படி போயிட்டு இருக்கு அத வந்து யார் யாரு எந்த இதுல வெற்றி பெற்று இருக்கா விஸ்வநாத ஆனந் எதுல வெற்றி பெற்று இருகாங்க அப்டிங்கறத விளையாட்டு செய்தியில வந்து அழகா போட்டிருப்பாங்க அப்ப நம்ம வந்து முதல்ல படிக்க வேண்டியது விளையாட்டு செய்தி அதாவது செய்தித்தாள்லையே மூன்று வகையா பிரிச்சிருப்பாங்க எடுத்தவுடனே நம்ம வந்து அப்படியே படிச்சோம்ன்னா கோர்வையா இருக்காது முதல்ல வந்து கொலை கொள்ளை அந்த மாதிரி போட்டிருப்பாங்க அதோட கோர்வையாவே cinema வப் பத்தி போட்டிருப்பாங்க அதோட கோர்வையா விளையாட்டு செய்தி பத்தி போட்டிருப்பாங்க நம்ம எல்லாத்தையுமே ஒரு பக்கத்தோட இன்னொரு பக்கத்தை ஒப்பிட்டுப் பார்த்து படிக்கணும் அது எப்படின்றது வந்து எல்லாருக்கும் அவ்வளவு easy ஆ புரிஞ்சிடாது

பவிஷ்

பவிஷ் எப்படி இருக்க ஆஹ் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா

ஆஹ் எல்லாம் இங்க நல்லா இருக்காங்க உங்க வீட்டுல நல்லா இருக்காங்களா விவேக்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

அது எப்போ போலாம்னு நம்ம friends கிட்ட கேட்டுருந்தேன்

அதுல நிறைய பேரு நித்திஷ் வரல விகாஷ் வரல சரி சரி விவேக் அர்~ வீட்டுல கேட்டு சொல்ல முடியுமா நீ வரியா வர முடியாதானு நான் கேட்டு பார்த்தேன் விவேக் விட மாட்டேன்னுட்டாங்க விவேக்கு

அடுத்த தடவை confirm போலாம் சரி சரி okay ஆஹ் நான் வேற அடுத்த வருஷம் கடைசி வருஷன்றதுனால எங்க கூட்டிட்டு போவாங்கன்னு தெரியல

வேணா மூணார் நல்லா இருக்குமா உனக்கு எந்த இடம் okay ன்னு தோணுது மூணார் இது வரைக்கும் போனது இல்ல நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன் விவேக்கு போலாம்

அங்க ஆஹ் இங்க இருக்க பக்கத்துல இருக்க friends சொன்னாங்க

நல்லா இருக்கும்ணு சொன்னாங்க அதான் சரி சரி விவேக் போலாம் அடுத்த வருஷம் போலாம் இது திட்டம் இதெல்லாம் போடுறது யாரு நம்ம அடுத்த வருஷம் நம்ம பசங்களா இல்ல staff தான் plan போடுவாங்களா எப்படியும் staff இங்க தான் கேப்பாங்க பசங்க கிட்ட தான் கேப்பாங்க எப்படியும் பசங்க முடிவு பண்றது தான் விவேக் எப்படியும் ரெண்டு நாள் தான் முடிவு பண்ணுவாங்க ஒரு நாள் conform போக மாட்டாங்க போனா ரெண்டு நாளில தான் போற மாதிரி கேப்பாங்க

போன வருஷமே நமக்கு ஒரு நாள் தான் கூட்டிட்டு போனாங்க ஆஹ் ஒரு வருஷமா ஒரு ஒரு நாள் மட்டும் போனா நல்லாவே இல்ல விவேக் travelling travelling லயே correct டா இருக்கு அது ஏதோ ஒரு நாள் போனா ஒரு tour மாதிரியே இருக்காது feel லே வராது அஹ் ஆமா விவேக் இந்த தடவை எப்படியும் ரெண்டு நாள் கூட்டிட்டு போக சொல்லி கேப்பாங்க கேக்கணும்

ஆமா வேற எந்த department டும் கூட்டிட்டு போகல நம்ம கேட்டு பார்த்தா நமக்கு விடுவாங்களான்னு தெரியல பார்ப்போம் வாய்ப்பு கம்மி தான் விவேக் கேட்டு பார்ப்போம் okay okay இது ஆஹ் நாளைக்கு college இருக்கா நமக்கு நாளைக்கு leave தான் விவேக் நமக்கு okay திங்கட்கிழமை இது ந~ medical college க்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்தாங்க ஆமா ஆமா புதுசா open பண்ணியிருக்காங்கட்டுருக்கு அது என்ன அங்க இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் கூட்டிட்டு போனா நல்லா தான் இருக்கும் ஆஹ் நாங்க இப்போ மதியானம் திங்கட்கிழமை மதியானம் கிளம்பி அப்படியே நாலு மணிக்கு bus stand வந்து வெள்ளியங்கிரி hills போற மாதிரி plan பண்ணி இருக்கோம்

நம்ம தனியா வேற plan பண்ணி நம்ம தனியா வேற trip போலாம் கொஞ்சம் பெரிய trip பா

ஆஹ் exam நடக்கிறதுனால desk இருக்க book எல்லாம் எடுத்துட்டு போக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் விவேக் திங்கட்கிழமை ஆஹ் அதனால things எல்லாம் எப்படி எல்லா books சையும் எடுத்துட்டு போகணும்னு சரி சரி நான் வந்து எடுத்துக்கிறேன்

ஆஹ் exam புதன் கிழமை அப்பறம் எப்போ நமக்கு சனிக்கிழமை முடிஞ்சிடும் விவேக் புதன் கிழமை ஆரம்பிச்சிட்டு சனிக்கிழமை வெள்ளிக்கல~ வெள்ளிங்க்~ வெள்ளியங்கிரி போயிட்டு செவ்வாய் கிழமை night தான் வருவோம்

வந்து கால் வலி ஒரு நாள் அ~ rest எடுக்கிறதுக்கே ஒரு நாள் வேணும்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 வந்து தான் ஆகணும் வேற வழி வேணா இது general awareness exam தான் அது

வேணும்னா வந்து எழுதிட்டு வீட்டுக்கு போய் மறுபடி தூங்கிட வேண்டியது தான்

மொத்தம் எத்தனை பேரு போறீங்க விவேக் வெள்ளியங்கிரிக்கு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

விக்னேஷ்வரன் வரேன்ணு சொன்னான் குமார் வரனா எப்படின்னு தெரியல

ஆஹ் அது எப்படின்னு தெரியல அவன் என்ன plan பண்றான்னு தெரியல

அவனுக்கு அது okay தாராபுரத்துல இருந்து வர்றது convenient டா இருந்தா அப்படியே வர சொல்லிரு

இது அஹ் நித்தீஷும் இப்போ வரலைன்னுட்டான் இருக்கான். வீட்டுல விடலையாமாம் அவங்க வீட்டுல

நான் வீட்டுல பேசி பார்க்குறேன்னு கேட்டாலும் வேணா விடமாட்டாங்கன்னு சொல்றான் சரி சரி விவேக் அடுத்த தடவை வருவான் சரி அடுத்த தடவை ஒரு நல்ல plan னா போட்டு கிளம்பிடலாம் ஆஹ் ஆமா அப்படி தான் பண்ணணும் விவேக் இது

accounts ல எல்லாம் முடிச்சுட்டியா note டு accounts ஏதோ ஒரு அளவுக்கு முடிச்சிருக்கேன் விவேக்கு இன்னும் இன்னைக்கு நேத்து நடத்தி போட்டது மட்டும் எழுதலை மத்தபடி எல்லாம் முடிச்சிட்டேன் நீ நேத்து முடிச்சிட்டியா எனக்கு இன்னும் ஒரு முப்பது நாப்பது page எழுதணும் முப்பது நாப்பது page ஆ விவேக்கு

நீ எப்படியும் நாளைக்கு இல்லன்னா நாளனைக்கு முடிச்சிடு விவேக் வெள்ளியங்கிரி போயிட்டு வந்துட்டு அப்பறம் model exam ma'am வேற note submit பண்ண சொல்லுவாங்க

சரி பவிஷ் நான் முடிச்சிடுறேன் அந்த no due எப்போ sign போடுவாங்க no due எப்படியும் exam முடிச்சிட்டு சனிக்கிழமை முடியுதுன்னா சனிக்கிழமை என்ன நாளு சனிக்கிழமை முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு வாரத்துல போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் விவேக்கு ten குள்ள போட்டுருவாங்க ten ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போட்டுருவாங்க விவேக் அதுக்குள்ள முடிச்சாகணுமா ஆஹ் ஆமா விவேக்கு ma'am ட note sign வாங்குனா தான் no due போடுவேன்னாங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல internal mark வேற குறைப்பாங்களாட்டுருக்குது

அதுக்கு வேற இருநூறு ரூபா கேக்குறாங்க போன தடவை காசு வாங்கிட்டு non veg போடுறேன்னு சொல்லிட்டு veg தான் போட்டாங்க இந்த தடவை என்ன பண்றாங்கன்னு தெரியல இந்த time வந்து சுதாகர் வந்து ஏதோ எடுத்து பண்றேன்னு சொன்னான் அப்படி தான் சொன்னான் ஆனா என்ன பண்ணுவான்னு தெரியல எப்படியும் காசு வாங்கிட்டு பத்தலன்னு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஆஹ் சரி இது இப்போ இ~ accounts முடிக்கும் போது correct டா எல்லாமே எழுதி இருக்கணுமா ஒரு ஒரு sum போடலைன்னா கூட no due ல sign போட மாட்டாங்களா என்ன

ஓ okay ma'am மே இது வரைக்கும் நாப்பத்தி மூணு sum போட்டு இருக்கோம்னு note பண்ணி வச்சிருப்பாங்களாட்டுருக்கு எல்லாத்துக்கும் அப்படி check பண்ண முடியாது நம்ம luck அன்னைக்கா இருந்தா மாட்டிக்குவோம் சரி பவிஷ் நான் நித்திஷ் note தான் வச்சிருக்கேன்

முதல்ல இருந்து எல்லாமே எழுதிடுறேன் ஆஹ் எழுதி வை நாளைக்கு எல்லாம் உனக்கு ஒரு நாள் இருக்கு எழுதிடுடா சரி நான் பார்க்கிறேன் எழுதிட்டு சொல்றேன்

எனக்கு இன்னும் ஒரு பத்து இருவது பத்து page கூட இருக்காது விவேக் இன்னைக்கும் நேத்து எழுதி போட்டது தான் எனக்கு இருக்கு அன்னைக்கு எழுதி போட்டது ஒரு ரெண்டு page இருக்கும் பழசு வெள்ளியங்கிரி எத்தனை kilometer மேல ஏறணும் விவேக்கு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 எதுனாலன்னா நான் எப்படி முப்பதுன்றேன்னா அந்த phone ல நான் நடக்~ நடக்குறதுலாம் ஒரு steps அப்பறம் முப்பது kilometer னு காட்டுச்சு இவ்ளோ ஏறி இருக்கேன்னு கணக்கு காட்டுச்சு அதை வச்சி சொல்றேன்

ஆனா நீ ஏறி இறங்குறதுக்கு ஒரு நாள் ஆகிரும் மொத்தம் ஒரு பதினைஞ்சு மணி நேரம் ரெண்டுக்கும் சேர்த்து கொஞ்சம் rest எடுத்து correct டா போகணும்னா

fast டா ஏறுணும்னா நீ இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாவே ஏறிடலாம் பத்து மணி நேரம்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

ஹம் morning நான் போன time போனப்போ மார்ன்~ night ஒன்பது மணிக்கு ஏற ஆரம்பிச்சு morning ஏழு மணிக்கு போனோம்

ஒரு ஒன்பது மணி நேரம் ஆச்சு கொஞ்சம் rest எடுத்து தான் போனோம்

ஆஹ் ஏழாவது மலையில போனோம்னா தெரியாது மொத்த எத்தனை மலை இருக்கும்

ரெண்டாவது மலையில இருந்து பார்த்தா ஈஷா தெரியும்

நல்லா இருக்கும் ஈஷா போலாம்னு சொன்னான்

இதெல்லாம் இருக்காமா அந்த நீர்விழ்ச்சியெல்லாம் இருக்காம் அது பேரு என்ன water falls இருக்காம்

ஆனா அங்க குளிக்கும் போது

அவங்க ஒரு துண்டு கொடுப்பாங்க அதை வச்சிட்டு தான் குளிக்கணுமா வேற எதுவுமே நீங்க வேற எந்த dress சும் போட்டுருக்க கூடாதாம் அட சரி சரி okay ஆஹ் எதுவுமே எதுவுமே வெறும் அந்த துண்ட மட்டும் தான் கழ~ கட்டிட்டு குளிக்கணுமாம்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

பார்த்துட்டு ஆஹ் ஈஷா போக முடியுமானு தெரியல ஏன்னா அஹ் எப்படியா இருந்தாலும் வர்றதுக்கு ஐந்நூறு ரூபாய் தான் எழுநூறு ரூபான்னு சொன்னா நிறைய பேரு வேணான்றாங்க ஐந்நூறு ரூபாவே போதுன்றாங்க விக்னேஷ் வேற விக்னேஷ்குமார் சொன்னான் அவன் வர்றானான்னு தெரியல ஆனா ஐந்நூறு ரூபாய் அதிகம் டா ஐந்நூறு ரூபாயே அதிகம் போன time முந்நூறு ரூபாய்ல போய்ட்டு வந்தோம்னு சொன்னான் அவன் முந்நூறு ரூபாய்ல படத்துக்கு போயிட்டு சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்களாம் அட okay இந்த தடவை சாப்பாடு நீங்க எடுத்துட்டு போறீங்களா இல்ல ஆமா இல்ல பவிஷ் கொஞ்சம் மட்டும் தான் எடுத்துட்டு போனோம்

இப்போ ஒரு எட்டு பேரு போறோம்னா

அதுக்கு மேல எடுத்துட்டு அதுவே அதிகம் தான்

ஓ okay okay அதிகமா இப்போ நமக்கு weight அதிகமா வர்றதுனால தூக்க~ ஒரு மலைன்னா ரெண்டு மலைன்னா பரவாயில்ல நம்ம ஏழு மலை ஏறும் போது அவ்ளோ தான் ஏழு மலைன்னா செங்குத்தாவே இருக்குமா விவேக் ஏழும் ஆஹ் நா~ செங்குத்~ கொஞ்சம் கொஞ்சம் செங்குத்தா இருக்கும் அடிக்கடி இப்போ கொ~ சிலபாதை வந்து அப்படியே ஆறாவது மலை எல்லாம் உனக்கு மெ~ மெதுவா ஏறும்

சரி சரி ஏர்றது கஷ்டமா இறங்குறது கஷ்டமா விவேக்

ஓ வழுக்கிருமா ஆஹ் ஏர்றது full லா மண்ணு

சில இடம் எல்லாம் மூணு படிக்கட்டு ஒரே இதா வச்சா height மூணு படிக்கட்டோட height ட ஒரே இதுல ஏற சொன்னா எப்படி இருக்கும்

சரி சரி விவேக்கு அதுக்கு தான் குச்சி நான் first time போகும் போது குச்சி இல்லாம குச்சி எடுத்துக்க சொன்னாங்க